ஹலோ மகி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே இன்னும் அஞ்சலி அக்காவுக்கும் விஷ் பண்ணணும் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேயாமே அது எங்க நமக்கு தெரியுது நம்ம பிள்ளைங்க சொல்லுதுக அம்மா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்பறம் ஸ்டேட்டஸ்லையும் போட்டேன் நிறைய பேர் ஸ்டேட்டஸும் வச்சிருந்தாங்க அதான் அவன் வேற அம்மா என் ஃப்ரண்டு நேம் போட்டு எனக்கும் ஸ்டேட்டஸ் வைங்கம்மா அப்படியெல்லாம் இப்ப எல்லாம் ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால அதுல தான் தெரிய வருது இருங்க அஞ்சலி அக்காவுக்கும் விஷ் பண்ணிடலாம்

அஞ்சலி அக்கா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அஹ் தேங்க்யூ ரேணு உங்களுக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே நானே போன் பண்ணலாம்னு நினைச்சேன் கொஞ்சம் வேலை இருந்தது முடிச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆமா நீங்க சொன்னாப்புல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே தான் ஆனா மறந்து போய்டுச்சு எனக்கும்

ஆமாக்கா எனக்கு தெரியாது நான் காலையிலேயே பொண்ணு சொன்னா அதுக்கப்புறம்தான் எனக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் டேனுட்டு இதுகளுக்கு தான் முன்னாடி தெரியுது பாருங்க நம்ம மூணு பேருக்குமே தெரியல

பட் இப்போலாம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆகி அவங்கவங்ன்னு செட்டில் ஆகவும் அது எல்லாமே மேரேஜ் மேரேஜ்ஜுக்கு மட்டும் இன்வைட் பண்ணாங்க அவ்வளவு தான் அதுக்கப்புறம் ஃபுல்லா எல்லாரும் பிஸியாயிருவோம் இல்லையா அதனால ரெகுலரா ஃபோனு அந்த மாதிரி வந்து

ஃப்ரெண்ட்ஸ் கேங்க் ஃப்ரெண்ட்ஸ் கேங்க் அந்த மாறி எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு கேங்க்ல இருப்போம் அவங்களோட நமக்கு நல்லாவும் அந்த வேவ் லென்த் உம் செட் ஆகும் அதலாம் நினைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்குல அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஆமாக்கா முன்ன மாதிரில்லாம் எங்க அக்கா இப்ப ஃப்ரண்ட்ஷிப் டே என்று சொல்லும் போது ஞாபகம் வருது எனக்கு இப்பதான் காலேஜ்லல ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொன்னாலே ஒரு ஜாலிதான் காலேஜா இருக்கட்டும் ஸ்கூல்லா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இப்ப பாருங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஹாப்பி ஃப்ரண்ட்ஷிப் டே சொல்லிட்டு விட்டுர்றது ஆகுது நம்ம லாங் ஃப்ரெண்ட் லாங் ல இருக்குறவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் மறந்திடுறோம் இல்லனா ஸ்டேட்டஸ்ல போடுறோம் இல்லன்னா அவங்க நமக்கு விஷ் பண்ணிடுவாங்க முன்னாடியே இப்படி தான்மா போய்கிட்டு இருக்குது இப்பலாம் ஃப்ரண்ட்ஷிப் டேன்னா பயங்கரமா எல்லா டேயுமே வந்து ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க இந்த பசங்க என்ன பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாம் கூட என் ஃப்ரண்டுக்கு விஷ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன எடுத்து அதுங்களே வந்து விஷ் பண்ணிக்குதுங்க ஆஹ் போன்ல வாட்ஸ் அப் பண்ணிக்குதுங்க ஏதாச்சும் பொம்மை படம் வச்சு விஷ் பண்ணிக்குதுங்க அதுங்க இந்த லெவல்ல தெரிஞ்சிகிச்சிங்க நாமெல்லாம் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியவே ஆரம்பிச்சிருக்கோம் அதுங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும் போல இருக்கு ஃப்ரண்ட்ஷிப்னா எப்படி பழகணும் எப்படி விஷ் பண்ணனும் அப்படி சொல்லிட்டு

அதுக்கப்புறம் எங்க புடிச்சு கல்யாணத்த பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம்லாம் கண்டின்யூ பண்றாப்புல தெரியல ஆனா பாருங்க நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் எப்பவுமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ வந்து கண்டின்யூ பண்ணுவாங்க எப்பவுமே கேர்ள்ஸ் ஆள அப்படி முடியாமல் போயிடுது ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல நிலைமையை மாறிடுச்சு எல்லாருமே வந்து அந்த லாங் ஃப்ரண்ட்ஷிப் வந்து இருக்கத்தான் செய்யுது இப்பல்லாம் ஆமாக்கா இது கூட ஒரு சோசியல் மீடியால கூட ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வந்துச்சு பாத்திங்களா ஒரு டூ இயர்ஸ் பேக் ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கும் கார் ஓட்டிட்டு போவாங்க அப்போ கேக்கும் அப்பா உங்க ஃப்ரண்ட்ஸோட நேம் சொல்லுங்கன்னு அப்புறம் வந்து ஒரு ரெக்கார்டு ப்ளே பண்ணி காட்டும் இதே கொஸ்டினை தான் நான் அம்மாட்ட கேட்டேன் அப்படிங்கற மாதிரி அப்ப அவங்க ஃப்ரண்டு நேம்னு சொல்லும் போது அந்த பக்கத்து வீட்ல இருக்க கூடிய ஒரு நெய்பர் நேம் மட்டும் சொல்லுவாங்க அவ்ளோதான் ஆனா அப்படி இப்ப வந்து பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்கல்ல அவனோட ஃப்ரண்ட்ஸோட அம்மாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாங்க அவ்ளோ தான் அது கூட நம்ம ஏரியால இருக்குறவங்க தான் ரொம்ப தொடருறாங்க இப்போ ஸ்கூல் பக்கத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் அவ்வளவோ எல்லாம் இது பண்ண மாட்டறாங்க அதுமாரி அந்த அவனே சொல்லிக்குறான் நீங்க உங்க அம்மாவோட ஃப்ரண்டா இருங்கம்மா அப்ப நானும் ஃப்ரண்டாவே இருப்போம் இல்ல அப்படிங்குற மாறி எல்லாம் சொல்றாங்க ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்னா அது ஃப்ரண்ட்ஷிப் தான்ல உண்மையான ஃப்ரண்ட்ஷிப்பை சொல்றேன் நானு ஆமா அந்த மெசேஜ் உண்மை பா ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட தானேபா சொல்ல முடியும் நம்ம அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ணுவோமா இல்லையோ உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்குறவங்க சில பேர்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து மேரேஜ் லைப் வரைக்கும் அதுக்கு மேலேயே கண்டின்யூ பண்றவங்க கூட இருக்காங்க அதாவது இந்த தனியா மீட் பண்ணிப்பாங்க அந்த கெட்டுகெதர்லாம் வெச்சிப்பாங்க அவங்களுக்குள்ளவே அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும் அய்யோ நம்மெல்லாம் ஒரு சில பெண்கள் எல்லாம் வந்து சொன்ன மாதிரி மேரேஜ்க்கு அப்புறம் கூட மறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஜென்ட்ஸ் எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஏதாவது ஒரு லிங்க்ல அவங்க சேர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க சப்போஸ் டச்சு விட்டுட்டா கூட அவங்க வெளியில எல்லாம் போறதுனால எப்படியாவது தெரிஞ்சிக்குறாங்க ஓ என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் பாக்குறதுக்காச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அதான் சொல்லு அவங்களுடைய மேரேஜ் பர்த்டே அப்படினா வந்து எல்லாம் கிப்ட் கொடுத்துக்குறாங்க கேக் வேட்டிக்குறாங்க நிறைய பேர் எல்லாம் வந்து நம்மளே இப்ப சோசியல் மீடியா எல்லாம் போட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பாட்டிங்க வயசான பாட்டிங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஃப்ரண்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்பவுமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்கள பார்த்தா நம்ம நிறைய கத்துக்க வேண்டியதா இருக்கு அய்யய்யோ ஃப்ரண்டு என்ன சின்ன வயசுல இருந்து படிக்கும்போது தான் மேரேஜ்க்கு அப்புறோம் இருந்தாங்க அதுல இருந்து எனக்கு இவங்க பழக்கம் உங்க பசங்களும் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேமிலி ஃப்ரெண்ட் ஆயிடராங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பெரியவங்க ஃப்ரெண்ட் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க பசங்க உங்க பேர குழந்தைங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுமே ஒரு ஃரண்டா மாறிடுறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து நாம ஷேர் பண்ண கஷ்டம்ன்னா கூட சரி ஷேர் பண்ணிக்குறதுல சரி இல்ல பர்சனல் விஷயமா இருக்கட்டும் சரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப்னா கூட சரி ஃப்ரெண்டுங்ககிட்ட தாராளமா ஃபேமிலி இஸ்யூ ஹஸ்பண்ட் வைஃப் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு நல்ல ஷேர் பண்ணுறது ஒரு வோண்டிங்கா இருக்கு ஆனா அது வந்து ஃப்ரண்ட்ஷிப் ஆள மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா இருக்கு ஆனா நல்லா தான்பா இருக்கு அந்த மாதிரி எல்லம் பண்றவங்களை எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு இந்த மாதிரி டே எல்லாம் வந்து நிறைய வாட்ஸ் அப் இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்த்தாலே எனக்கு அத்தனை வருஷ ஃப்ரண்ட்ஷிப் இவங்க இத்தனை வருஷம் ஃப்ரண்ட்ஷிப் இவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் இப்போ ஆமா நீங்க எல்லாம் பேசும் போது எனக்கு பழைய பழைய ஞாபகம் எல்லாம் வருது இந்த டுவெல்த்து காலேஜ்ல முடிக்கவும் ஆட்டோகிராப் நோட்டு ஆட்டோகிராப்ன்னு ஒண்ணு எழுதி வாங்குவோம் அதுல ஒரு இன்சிடெண்ட் சொல்றேன் பாருங்க நானு

ஒரு கவிதை எழுதி தந்தான் எனக்கு சாம்பார்ல போடுவாங்க பருப்பு இதை படிச்சா உனக்கு ஆகும் கடுப்பு அப்படின்னு எனக்கு

அவ்ளோ ஒரு மெமரி அப்படி ஒரு ஆட்டோகிராப்ல எழுதி தந்தான் எனக்கு இன்னும் நெனச்சா அவ்ளோ சிரிப்பா வருது இப்ப அவன் கல்யாணம் ஆகி குழந்தை அப்படி எல்லாம் இருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த டச் இல்ல இப்போ அவங்க தங்கச்சி கூட தான் பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் வந்து அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியெல்லாம் பேசுனாங்க இப்படி எல்லாம் இருந்தோம் அப்படி சொல்லிட்டு ஆமா கரெக்ட் தான்பா அப்போல்லாம் வந்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட் மட்டும் இருக்க மாட்டாங்க நம்ம லீவுக்கு அந்த தாத்தா பாட்டி ஊருக்கு போவோம்ல அங்க ஒரு கேங்க் இருக்கும் ஃப்ரெண்ட்ன்னு அந்த இயர்லி ஓன்ஸ் தான் மீட் பண்ணுவோம் ஆனாலும் அவ்வளவு ஒரு பாண்டிங்கா இருக்கும்

நம்ம ஹஸ்பன்ட் ஊருக்கு போறோம்னு வைங்களேன் அவங்களுக்கு வேலை என்னன்னு நினைக்கிறீங்க நம்மள கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு கிளம்பி ஃப்ரெண்டு கேங்கோடையே தான் இருப்பாங்க பட் நம்ம நம்ம ஊருக்கு போனா கூட அதே சமயத்துக்கு நம்ம ஃப்ரண்டும் வரணும் அது ஒரு விஷயம் அப்படியே வந்தாலும் நமக்கு வீட்டிலேயே வந்து குக்கிங், பிள்ளைகளை பார்க்க அப்படின்னு டைம் போயிட்டே இருக்கும் சோ கோயிலை மீட் பண்ணா அது ஒரு பத்து நிமிஷம் தான் பேச முடியுது அதுக்கு மேல பேச முடியல ஏன்னா அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் நமக்கும் கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஊருக்கு போனா கூட அங்க இருக்குற ஃப்ரண்ட்ஸ் கூட வாங்க மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டா அது அவங்களுக்கு வீட்ல மாமியார், மாமனார் இருக்காங்க அவங்களுக்கு பாக்கணும் அப்படி இப்படின்னு நமக்கும் அதே மாதிரி தான் அஹ் இவங்க வீட்டுக்கு போகணும் அவங்க வீட்டுக்கு போகணும்னு ரிலேஷன்ஸ் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு இது வந்துடுது ஆனா ஃப்ரண்ட்ஷிப்ங்குறது என்ன தெரியுமா அது தான் பா ரிலேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவங்க நம்ம கிட்ட இத சொல்லணும் பண்ணனும்னு இவ்ளோ வருஷம் பேசணும் கண்டினுயுவா பேசணும் அப்படி எல்லாம் பட் ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்னே இருக்காது என்னைய பொறுத்த வரைக்கும் அது தான் உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு நடந்த ஒரு இன்ஸிடன்ட் என்னன்னா இப்போ ரீசண்டேஸ்ல என்னோட ஃப்ரண்டுக்கு ஆஹ் மெசேஜ் பண்ணினோம் அத நான் பண்ணாம என்னோட அண்ணன் வந்து அப்போ எங்க அண்ணனோட ஃப்ரண்ட அவன் வம் நான் வம்பு பண்ணுவேன் என்னோட ஃப்ரண்ட அவன் ரொம்ப கலாய்ப்பான்

அவங்களுக்கு தெரியுதுல ஒரு இப்படி SMS பண்ணா ஓகே இது இவ பண்ண மாட்ட அப்படின்னு தெரியுது அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதே வந்து சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நம்ம கிண்டலுக்கு இது மாதிரி அனுப்புனா கூட என்ன நீ இப்படி எல்லாம் அனுப்புற அவங்களுக்கு அந்த புரிதலே இருக்காது இல்ல நான் அனுப்பல அது வந்து இந்த மாதிரி ஒரு ஜோக்குக்காக பண்னோம் அப்படின்னு அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கவே முடியாது ஆனால் அது ஃப்ரண்டுக்குள்ள தான் அது வந்து அந்த பாண்டிங் வந்து கரெக்ட்டா இருக்கு நம்ம ஒரு கோவமா பேசினா கூட அவங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே இன்னைக்கு வேற ஏதோ பாவம் மூட் அப்செட்ல இருக்காங்க போல அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கறாங்க அதுமாதிரி எவ்வளவு நாள் கழிச்சு போன் பண்ணாலும் ஏன் இவ்வளவு நாள் பண்ணலைன்னு எல்லாம் கேட்கமாட்டாங்க என்ன எப்படி இருக்கே அப்படின்னு கேட்பாங்க சோ அதனால ஃப்ரண்ட்ஷிப்புன்னு பேசினாலே அப்படியே ரொம்ப புல்லரிக்குது ஆமா நல்ல அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குது நம்ம ப்ரெண்டுமே இப்படி பேச மாட்டாங்க இப்படின்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்குறது தான் உண்மையே அதுக்கு பேரு தான் நம்ம ஃப்ரெண்ட் அதுக்கு பெயரு ஃப்ரெண்ட் என்று சொல்றோம் ஆனா உண்மையிலேயே இருக்குறாங்கபா சில பேர் எல்லாம் வந்து அப்பா அம்மாவ கூட விட்டு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸிப்ப விட்டே தர மாட்டாங்க அந்த மாதிரி ஃப்ரண்ட்ஷிப்லாம் இன்னமும் இருக்கதான் செய்றாங்க சில பேர் எல்லாம் வந்து அப்பா அம்மா வந்து கஷ்டமா இருந்துட்டு ஒரு சிலர் அப்பா அம்மா இல்லாமலாம் கூட இருந்திருக்காங்க அவங்க சீக்கிரம் சின்ன வயசுல வந்து இறந்துட்டு இருப்பாங்க அவங்க ஒண்ணு வந்து யாரவது ரிலேஷன் கூட இருந்திருப்பாங்க இல்லன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருந்திருப்பாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு நினைவு வருவது முக்கியமா அப்ப வந்து உதவி பண்ண அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்கல அதிகமா ஃப்ரண்ட்ஷிப் கிட்ட தான் அவங்க நெருங்கிய அந்த ஷேர் பண்றது கஷ்டமா இருக்கட்டும் ஒரு ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும் ஒரு ஹாப்பியா எந்த வச்சிட்டு நல்ல நாள் தீபாவளி பொங்கல் இந்தமாரி எல்லாம் வந்து விஷ் பண்றது இருக்கட்டும் ப்ரெண்ட்ஷிப் டேவா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க தான் முக்கியமா தெரிஞ்சு இருக்காங்க ஏன்னா அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வந்து ரிலேஷன் சொல்லுவாங்க

இந்த அளவுவுக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்து அன்னைக்கா என் ஃப்ரண்டு தான் கூட இருந்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அது முக்கியமாக ஜென்ட்ஸ்ங்களுக்கு இருக்கிறதா இருக்காங்க ஆனா வந்து அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு நல்லா இருக்கு காலேஜ் ஃப்ரண்டு எல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து இன்ன இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்மெல்லாம் வந்து காலேஜ் முடிச்சு எப்படியும் ஒரு எய்ட் செவென் டென் டேஸ் கூட ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமும் நம்மல மறக்காம நம்மளுடைய நல்ல மனச புரிஞ்சுகிட்டு இப்போ ஒரு மெசேஜ்க்கு வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணி இருக்காங்க பாருங்க நீங்க அப்படி பண்ணி இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க எந்த அளவுக்கு நம்ம எந்த இடத்தில வச்சிருந்திருப்பாங்க பாரு அதனால நம்மளால மறக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் இதெல்லாம் வந்து இப்படி நம்ம திரும்ப அத பத்தி பேசுறது பாத்தீங்களா அதுவே ஒரு விஷயம் தானே அவங்களுக்கு இந்த மாறி தான்பா இருக்கணுமே ஃப்ரண்ட்ஷிப் எல்லாம் எனக்குமே இருக்காண்க ஆனா ரொம்ப டச் விட்டு டச் விட்டு இருக்கறதுனால சில நேரம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப பெருசா பிரிஞ்சி இருக்கிற மாதிரி அப்படி தோணும். எங்கயாச்சும் வெளியில எல்லாம் போனாக்கா பார்க்கணும் அப்படின்னு தோணும் மற்ற ஃப்ரெண்ட்ங்க எல்லாம் பார்க்கும்போது ஆனா நமக்கு இருந்த அந்தமாரி ஃப்ரண்ட்சிப் இப்ப இல்ல என்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆமா இத பத்தி பேசும் போது எனக்கு நிஜமாலே அழுக அழுகையா வருது ஏன்னா அவ்வளவு மிஸ் பண்ணுறோம் நம்மளோட ச்சைல்ட்ஹூட் டேஸ் எல்லாம் அப்போ எல்லாம் அதாவது இப்ப என்ன ஃப்ரண்ட்ஷிப் அப்ப இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா இப்ப வந்து எல்லாமே போன்ல மெயின்டெயின் பண்ற மாதிரி இருக்கு அப்போ இந்த ரேணு சொல்ற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவோம் ஊருக்கு அப்படிங்கும்போது அவங்க நம்மல மறக்காமல் இருப்பாங்க நம்மளும் அவங்களை மறக்காம வெச்சிருப்போம் சரி ஒரு வருஷம் கழிச்சு வராங்களே

யாரும் பேசவும் இருக்க மாட்டாங்க மாமியார் கூடயும் எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருக்குறது அப்படின்னு அதனாலயே எங்க ஊருக்கு போறதுக்கு கடுப்பா இருக்கு ஏதாவது திருவிழா அந்த மாதிரி போனா வீடு எல்லாம் விருந்தாளி இருப்பாங்க கொஞ்சம் பொழுது நல்லா போயிடும் இந்த நார்மல் டேஸ்ல ஊருக்கு போனா மட்டும் எனக்கு

அப்படியே டென்ஷன் ஆயிடும் எப்படா திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி எனக்கு காலேஜ்ல ஒரு மெமரி இருக்கு நானு பி ஜி படிக்க போகும்போது பி ஜி படிச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து பேரன்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க அப்ப வந்து ஜெயக்குமார் சொல்லிட்டு அவன் பெயரு பாய்ஸ் பெயரா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஜெயக்குமார்ன்னு சொல்லிட்டு அவன் பெயரு ஆஹ் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரான் அவங்க சித்திய கூட்டிட்டு வரான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நானு எங்க அம்மாவ கூட்டிட்டு வந்திருந்தேன் அப்போ அவங்க சித்தி கிட்ட என்னை இன்ட்ரொடியூஸ் பன்றான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் மா இந்த மாதிரி இவங்க பெயர் வந்து அஞ்சலி அப்படி சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறான் அதுக்கு அவங்க சித்தி சொல்றாங்க அப்பா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவன் இப்ப வரைக்கும் காலேஜ் பிஜி வந்துட்டான் இப்ப வரைக்கும் ஒரு பொண்ணு கூட பேசி நான் பார்த்ததே இல்ல உன்னை வந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ன்னு இன்ட்ரொடியூஸ் பண்றான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு அப்போ ரொம்ப அது என்ன என்ன சந்தோஷத்தை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்ப வந்து அவனுக்கு ஒரு விழிவ் கொடுக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இருந்திருக்கோம்ல சரி இவங்க கிட்ட பேசினா கரெக்ட்டா இருக்கும் இவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதோ ஒண்ணு சம்திங் நான் இருந்து இருக்கேன்ல அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கும் நிஜமலே ஒரு பீஜில ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருந்தது. அவங்க மட்டும் தான் எதனாலும் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க அது மாதிரி அவங்க கூடவும் எனக்கு கண்டினியூ பண்ணனும் ஃப்ரண்ட்ஷிப்ப அப்படின்னு ஒரு ஆசை பட் முடியல எங்கேயாவது பார்த்தா பேசுவாங்க பட் பாக்குறதுக்கும் வாய்ப்பு இல்ல ஏன்னா நம்ம எங்கேயோ இருக்கோம் அவங்க எங்கேயோ இருக்காங்க சோ நிறைய ஃப்ரண்ட்ஷிப் இது மாதிரியே போயிருச்சு திரும்ப அந்த காலேஜ்ல அந்த ஃபங்ஷன் வைப்பாங்கல்ல ஓல்டு ஸ்டுடென்ட் ஃபங்ஷன் அந்த பங்க்ஷன் கூட அவ்வளவா யாரும் வர மாட்டாங்க நானும் ஒரு ரெண்டு டைம் போய் பார்த்தேன் யாருமே வரதில்ல அவ்வளவா அப்படிங்கும் போது அந்த திரும்ப அந்த மிஸ் பண்ணதெல்லாம் அட்லீஸ்ட் அப்ப மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல சும்மா ஒரு பேசுறது அந்த மாதிரி கூட இருக்கலாமேன்னு ஒரு ஆசை பட்டு முடிய மாட்டேங்குது ஆமா கரெக்டுதான் அக்கா ஆனா நம்ம எல்லாரும் ஒரு தப்பான ஒரு இமேஜ் வச்சிருக்கோம் ஏதோ பாய் ஃப்ரண்டுனா அது தப்புங்குற மாதிரி பட் அவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் மேல அவ்வளவு ஒரு நல்ல ஹெல்ப்பிங் மைண்ட் நம்பள காரிங்கா பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ஷிப் ஃப்ரண்ட்ஷிப் வேற லவ்ங்குறது வேற பட் அது இன்னும் யாருக்கும் அவ்வளவா புரிய மாட்டீங்குது அது மேய்பீ சில பேரு ஃப்ரண்டா இருந்துட்டு அப்புறம் லவ்வுன்னு சொல்லிர்றதுனால கொஞ்சம் பயப்படுறாங்களான்னு தெரியல எனக்குமே ஒரு பாய் ஃப்ரண்டு இருந்திருக்கான் காலேஜ்ல செல்வா இன்னைக்குமே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப கூட நேத்து கூட அவன் ஒரு பைக் வாங்கினதா ஸ்டேட்டஸ்ல போட்டு இருந்தாப்ல நான் விஷ் பண்ணிருந்தேன்.